ஆமா எங்க ஊர்லயும் கூட ஒருத்தவங்க மாடித் தோட்டம் மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய செடி அந்த மாதிரி நிறைய வளர்க்கிறாங்க. எல்லாமே அவங்களோட own சொந்த உழைப்புல பண்ணிட்டிருக்காங்க. அவங்களே அந்த செடிக்கெல்லாம் உரம் எல்லாம் வச்சு அது மாதிரி ரொம்ப பராமரிக்கிறாங்க ரொம்ப ஆர்வத்தோட பண்றாங்க ஆமா இப்ப வந்து அப்படி ஆர்வமா பண்றாங்க . ஆனாலும் இப்ப வெளியே உள்ள விவசாயம்தான் அழிஞ்சிட்டு வருது தண்ணி இல்லை. அஹ் சரியா தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. சரி அடுத்தது மழை இப்போ அதிகமா மழை வந்தா வந்து பயிரெல்லாம் அழிஞ்சி போகுது. அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லிட்டிருக்காங்க ஆனாலும் வந்து இப்ப வந்து நிறைய நிறைய புதிய புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்திடுச்சுல நம்ம விவசாயம் பண்றதுக்கு. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் வந்து நிறைய மாதிரி நிறைய machines எல்லாம் வந்து அஹ் வெச்சு ந~ easy ஆ வந்து நம்ம விவசாயம் பண்றாங்க ஆமா நம்ம இடத்துலயுமே அஹ் நிறைய technique வந்துச்சு இருந்தாலும் கொ~ கொஞ்சம் பேர் அந்த மாதிரி எல்லாம் பழைய காலத்துல பண்ற மாதிரிதான் இப்பவும் பண்ணிட்டிருக்காங்க ஆமா அவ்ளோ technique வந்தாலும் நம்ம பழைய காலத்துல உள்ளத நம்ம இதை miss பண்ண முடியாதுல்ல ஆமா நம்மளோட பாரம்பரியம்தான் நமக்கு முக்கியம். ஆமா இப்பவும் வந்து government அ வந்து நிறைய இது loan உ நாங்க விவசாயிங்களுக்கு வந்து loan கொடுக்குறோம் அப்படின்னெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஆனாலும் இப்ப வந்து விவசாயம் வந்து அழிஞ்சிட்டே வருது. நிறைய பேர் வந்து விவசாயம் பண்றதே வந்து ஒரு தாழ்வு நிலையில உள்ள வேலை பார்க்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால நிறைய பேர் வந்து விவசாயம் பண்றதை விட்டுட்டாங்க ஆமா விவசாயத்தை நம்ம இப்போ இந்த இளைஞர்களே எல்லாரும் முன்கூட்டியே எடுத்து பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப வளர்ச்சி அடையும். யாருமே அந்த விவசாயத்தை அடுத்த generation லயாவது அடுத்த எல்லாரும் விவசாயத்தை பாதுகாக்கணும். அந்த மாதிரி நினைச்சா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி எந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா அது வந்து ஒரு பிரச்சனையாவே தெரியாது. ஆமா எல்லாருமே வந்து இப்ப என்ன தெரியுமா நம்ம விவசாயம் பண்ணணும் பண்ணனும்தான் சொல்றாங்களே தவிர யாருமே அதுக்கு ஒரு முயற்சி எதுவுமே எடுக்கவே இல்லை. அப்படியே எல்லாருமே சேர்ந்து முயற்சி எடுத்தா நம்மளோட விவசாயம் வந்து அழியவே செய்யாது. நம்ம பழைய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

ஆமா அதுவந்து இப்ப வந்து ஒரு விஷயம் நம்ம வீட்டுல வந்து ஏதாவது things இல்லைன்னா கூட நம்ம வெளிய போய் வாங்கணும்ன்னா இதே இது நம்ம வீட்டுல நின்னு நம்ம டக்குன்னு பறிச்சு சமைச்சு எல்லாத்துக்குமே use பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து நிறைய பேருக்கு புரியமாட்டேங்குது. ஆனாலும் இப்ப நிறைய பேர் பண்ணிட்டாதான் தொடங்குறாங்க இப்ப என்னை அதுவே ஒரு யூடூப் channel ல வந்து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

ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஆர்வம் இருந்தா நல்லா இருக்கும். நம்மளே வீட்ல தனியா செடி வளர்க்கணும் அதுக்கெல்லாம் நல்ல விதமா பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா அது வந்து எல்லாருக்கும் அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சு அப்படி கொஞ்சம் develop ஆகும் ஆமா யாருக்குமே இப்ப ஆர்வம் இருக்குதோ விட அவங்களுக்கு வந்து அஹ் இது இருக்க மாட்டேங்குது நம்மளுக்கு கடமை அப்படின்னு எதுவுமே இல்லை. நிறைய பேர் வந்து விவசாய குடும்பத்துல பொறந்தா நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு தாழ்வு நிலையாவே யோசிக்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகணுன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அப்ப நம்ம ஊர்ல விவசாயமும் அழிஞ்சிருக்காது. எல்லாமே பழையது மாதிரியே நல்லா ஜாலியா இருந்திருப்பாங்க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

ஆமா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்ன்னா வே~ இது வெளிநாட்டுல உள்ள எல்லா அஹ் தொழில்நுட்பங்களை நம்ம படிச்சு அஹ் நம்மளை நம்ம அந்த machine அந்த இயந்திரங்களெல்லாம் use பண்ண தொடங்கிட்டாலே நம்மளுக்கு வந்து இது easy யாதான் இருக்கும் விவசாயம் பண்றது. ஆனா இப்ப என்ன விவசாய நிலத்தை எல்லாத்தையுமே இடிச்சு building கட்டுறாங்களே தவிர அது வந்து நம்ம விவசாய நிலம் நம்ம வி~ கொஞ்சம் விவசாயம் பண்ணணும்னு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு building வேணும் building வேணும்னு சொல்லிட்டு

இப்ப விவசாயத்திலயும் அப்படித்தான் சிலயவங்க அஹ் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி பயிரிடுவாங்க. சிலயவங்க நெல் ஏறிடுப்~ அஹ் நெல் பயிரவச்சு அதை எடுப்பாங்க சில இதுவுங்க தோட்டம் மாதிரி பண்ணுவாங்க. நாங்களுமே முன்னாடி தோட்டம் மாதிரியெல்லாம் வச்சிருக்கோம். காய்கறி தோட்டம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு.

ஆமா இப்ப வந்து நிறைய metho~ நிறைய இதெல்லாம் வந்துட்டு அஹ் வீட்டுல வந்து தண்ணியில வளர்க்கிற மாதிரி காய்கறிகள் காய்கறிகள் தண்ணியில வளர்த்த மாதிரி மண்ணே இல்லாம அதுக்கப்புறம் வந்து இதே தேங்காய் நாரை வச்சு அந்த மாதிரி நிறைய method வந்துட்டு வந்தாலுமே வந்து நம்ம மண்ணுல விளைஞ்சு வர காய்கறிகளோட சுவை மாதிரி அந்த சுவை வர மாட்டேங்குது பார்த்தீங்களா

இப்ப வந்து சித்தா ஆயுர்வேத மருந்து வந்து நம்ம மு~ உடம்புக்கு நல்ல ஒரு மருந்து அதுவும் இப்ப ம~ செடி கொடிகளெல்லாம் கிடைக்காம அந்த மருந்த வந்து நம்ம இப்ப எல்லாமே q~ அஹ் இது நச்சுக்கொல்லிகள் அந்த மாதிரி use பண்ணி பண்ண பண்ற மருந்துகளாவே நம்ம use பண்ணிட்டிருக்கோம். அது நம்ம உடம்புக்கும் கேடு எல்லாமே கேடு. ஆனா வந்து யாருக்குமே புரியமாட்டேங்குது. இப்ப நம்ம வீட்டு வீட்டுக்குள்ளேயே எடுத்துட்டோம்ன்னா ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரி useful ஆ இருக்கும். எல்லாமே மருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சத்தாவும் ஊட்டச்சத்தாவும் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அஹ் example க்கு எடுத்துக்கிட்டோம்ன்னா முருங்கைக்கீரை அதே நிறைய அஹ் நிறைய பயன் தருது. முருங்கைக்கீரையில சர்க்கரை நோய் குறையும். இன்னும் நமக்கு வந்து தேவையான ரத்தம் கிடைக்கும் அப்படி நிறைய பயனுள்ளதா இருக்கும். ஆமா இப்ப வந்து முந்தியெல்லாம் வந்து பழைய காலத்துல வந்து அவங்க வீட்டுல இருக்கிற அஹ் செடி கொடிகள்ல இருந்து வர்றது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டிருந்தாங்க. ஆனா இப்ப உள்ள ம~ நாகரீக காலத்துல மக்களெல்லாம் வந்து அதை ந~ அதுக்கு வந்து ஒரு ta~ சுவையில்லாதனால அதுவே வ~ யோய்~ அவங்க வந்து சுவைக்காக வந்து pizza, burger அதே மாதிரி சீக்கிரமா வேகுற food அந்த மாதிரியே எடுக்க தொடங்கிட்டாங்க. அதனால அவங்க உடல் நலத்துக்குதான் கேடு ஆனா அவங்க எனக்கு சுவைதான் வேணும் வாழை போன்ற வாழ்க்கை நான் எனக்கு சுவைதான் வேணும் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க வந்து உடல் நலத்தை வந்து பாதுகாக்கறதே கிடையாது. ஆமா இப்ப யாருமே அந்த மாதிரி சாப்பிட விரும்பல எல்லாருமே அஹ் இப்போதுள்ள கே~ இப்போ உள்ள காலத்து மாதிரி மாறிட்டாங்க. யாருமே பழைய சாப்பாடெல்லாம் வி~ சாப்பிட விரும்பலை. ஆமா பழைய காலத்திலே வந்து இப்ப எங்க அம்மாக்கா எங்க பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப அந்த ப~ இப்போ இன்னைக்கு வந்து சோறு மீதம் மீதம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வந்து அதை எடுத்து அஹ் இது பழைய கஞ்சியா வந்து சாப்பிடுவாங்க. அதுவே வந்து ஒரு ஹ~ உடம்புக்கு வந்து ஒரு வலு கொடுக்கும். நம்மளோட நரம்பு அஹ் எலும்புகளுக்கெல்லாம் வந்து ஒரு வலு குடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ளவங்கெல்லாம் அதை வந்து அஹ் கடையில போயிட்டு வாங்கி சாப்பிடணும் அப்படித்தான் யோசிக்கிறாங்க. கடையில வந்து ice biriyani ன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா ஆஹ் ரொம்ப taste ஆ இருக்கு. அதுல அவங்க நிறைய chemicals லாம் add பண்ணி அஹ் க~ chemicals எல்லாம் போட்டு குடுக்கும் போது ஆஹ் இது நல்லாயிருக்கே அப்படின்னு சாப்பிடறாங்களே தவிர நம்ம வீட்டுல பண்ணி சாப்பிடணும்னு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா அவங்க முன்னாடி உள்ளவங்க இல்லைன்னா எல்லாமே அஹ் அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும் அதை சாப்பிடுவாங்க அவங்க இப்பவும் எத்தனை வயசானாலும் அவங்க வந்து ரொம்ப healthy யாதான் இருப்பாங்க

அதனால பழங்காலத்து food ஏ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது எப்பவும் நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். ஆமா பழைய காலத்துல வந்து இப்ப நம்ம வீட்டுல இருந்து த~ வீட்டுல வந்து எல்லாமே விவசாயம் பண்ணி அவங்க வீட்டுல கிடைக்கிற அவங்க விவசாயம் பண்ணி அதுல வர்ற நெல்லு, பயரு ஆஹ் இது பருப்பு அந்த மாதிரி use பண்~ அந்த மாதிரி அவங்க உபயோகிச்சனால அவங்களுக்கு வந்து எந்த நோயுமே வரேயில. ஆனா இப்ப உள்ளவங்க எல்லாம் என்ன தெரியுமா க~ கடையில போயிட்டு கடையில போயிட்டு அஹ் இது packet ல கிடைக்கிற எல்லாத்தையும் வாங்கி ஆஹ் இது அந்த நேரம் வந்து எனக்கு நான் என்னோட இது வயிறு நிறைஞ்சா போதும் அந்த மாதிரி யோசிக்கிறாங்களே தவிர அவங்க உடல் நலத்தை அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஆமா இப்ப நம்ம வந்து ஒழுங்கா இந்த ஒழுங்கான சாப்பாடு எடுத்துட்டோம்ன்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்புன்னு அந்த இது நோயினே வராது correct ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்ன சாப்பிடணுமோ அந்த மாதிரி ஊட்டச்சத்தா சாப்பிட்டோன்னா

சாயங்கால நேரத்துக்கு வந்து அஹ் தின்பண்டங்கள் எல்லாம் தயாரிப்பாங்க ஆனா இப்போ உள்ளவங்க வந்து அஹ் chips உ potato chips அந்த மாதிரியே வந்து எல்லாமே உபயோகிக்க தொடங்கிட்டாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய இது நம்ம விவசாயத்துக்கு வந்து ஒரு பெரிய தாழ்வு நிலைக்கு கொண்டு போன மாதிரி ஆயிடுச்சு.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 எந்த fruit எடுக்க போனாலுமே நல்லாதான் இருக்கும். இது பூ~ பூமி படம் பார்த்தீங்களா அதுல வந்து அவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா நம்ம தண்ணி நமக்கு விவசாயத்துக்கு தேவையான தண்ணி வந்து வராததுக்கு காரணமே நம்மதான் ஏன்னா நம்மளோட விவசாய நிலத்துல வந்து நம்ம பூச்சிக்கொல்லிங்க நச்சு மருந்தெல்லாம் போடுறனால நம்மளோட ம~ அஹ் இது வந்து அஹ் நம்மளோட நில பாதிக்கப்படுறனால அது அந்த விவ்~ இரூ~ அதனாலதான் நம்மளுக்கு மழை வரமாட்டேங்குதுன்னு எல்லாமே விவசாயத்தை பத்தி நான் என்னென்னெல்லாம் உண்டோ எல்லாமே அந்த படத்துல சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா அந்த movie பார்த்தீங்களா ஆமா ஆமா அதை வச்சுதான் இந்த கதையே நடக்கும் நிறைய பேரு ஆமா இது வந்து விவசாயம் பண்ணக் கூடாது விவசாயத்தை அழிக்கணும் அந்த மாதிரி நினைச்சு பண்ணுவாங்க அது வந்து கெட்~ கடைசியா அவங்களுக்குத்தான் கெட்டதா நடக்கும். ஆமா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்களும் விவசாயம் பண்றோம். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நாங்க இயற்கையா விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து என்னன்னா எனக்கு வந்து நிறைய பணம் வேணும் பணம் வேணும் பணம் அந்த விவசாயத்தையே வந்து ஒரு பணமா பார்க்க தொடங்கிட்டாங்க. அதனாலேயே வந்து அந்த விவசாயத்துக்காக நாங்க நிறைய பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் தயாரிச்சு மக்களுக்கு வந்து நல்லது நம்ம பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. எல்லாருமே வந்து எனக்கு வந்து பணம் வேணும் நான் நல்லாருக்கணும் அப்படித்தான் யோசிக்கிறாங்களே தவிர மத்தவங்க நல்லா இருக்கணும்னு யாருமே யோசிக்கல. ஆமா இப்ப நிறைய பேரு விவசாய நிலம் வச்சிருந்தாலுமே அதை வந்து வித்துகிட்டு அவங்களுக்கு தேவையான வீடு போடுறாங்க கடை வைக்கிறாங்க அந்த மாதிரிதான் பண்றாங்க விவசாயத்தைதான் நம்ம முதன்முதலா பார்க்கணும். அந்த மாதிரி யாரும் இப்ப நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா விவசாயத்தை பார்த்திருந்தாங்கன்னா இப்ப வந்து இடையில வந்து நம்ம சென்னையிலலாம் நிறைய மழை வந்துச்சுல்ல அந்த மழை வரும்போது இப்ப வந்து பழைய காலத்துல எல்லாம் விவசாய நிலத்தில உள்ள த~ தெ~ தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிறது எல்லாமே வந்து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

மரத்த வெட்டறதுலயே main இதா இருக்கறாங்களே தவிர அது ஒரு மரம் வளர்க்கணும் அந்த மாதிரி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க.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 ஆனா இப்ப உள்ளவங்க ஒரு செடி வளர்க்கறதுனாலே அவங்களுக்கு முடியலை. அவங்களுக்கு நேரம் இல்லை அதுக்கான நேரம் இல்லை. அவங்களுக்கு அது ஆர்வமும் இல்லை. அதனால அவங்களுக்கு தோன்ற மாதிரி அவங்களுக்கு அழகு செடியை மட்டும் வளர்ப்பாங்க ஒரு சில வீட்டில சில வீட்ல அதுகூட இருக்காது. அந்த செடி இருக்கிற இடத்தை எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி மாத்திருவாங்க. ஆமா முந்தியெல்லாம் வந்து இப்ப எல்லாம் சொல்லப்போனா நம்ம ஊர்ல பனைமரம் கூட இல்லை. முத்தியெல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் பனைமரமோ இப்ப எல்லாம் வந்து நுங்கு பனைமரம் இப்ப வந்து நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் காமிச்சு குடுத்தாலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ பெரிய அதிசயமா பாக்குறாங்க. ஆனா நம்ம பழைய காலத்துல உள்ளவங்க மக்களெல்லாம் வந்து ம~ அஹ் நுங்கு அஹ் பனங்காய் பனங்காயில வந்து கஞ்சிகாங்க காய்ச்சி குடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பலா மரத்துல உள்ள கொட்டைங்கள் எல்லாத்தையும் use பண்றது பலா மரத்துலயும் அந்த மாதிரி எல்லாமே வளர்த்து அவங்க சா~ அந்த ஒன்னையுமே waste பண்ணாம சாப்பிட்டனாலதான் அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா இப்ப யாருமே வந்து அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்கலை. எல்லாமே கடையில வந்து packet ல வந்து அவங்க வந்து எல்லாமே கொட்டைங்க. அதை இதை எல்லாமே தனியா pack பண்ணி குடுக்குறாங்க. அதுலயும் எவ்வளவு chemicals add பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அதைத்தான் அவங்க வாங்கி சாப்பிடனுன்ட்டு யோசிக்கிறாங்களே தவிர ஒரு மரம் வளர்த்து நம்ம அந்த மரத்துல இருந்து பறிச்சு சாப்பிடணும்னு யாருமே யோசிக்கல இப்ப கடையில இருந்து வாங்கி சாப்பிடும்போது அதுல வந்து நிறைய அது வந்து ரொம்ப நாளா fresh ஆ இருக்குன்னு சொல்லி அவங்க நிறைய மருந்து அடிப்பாங்க. இனியும் நிறைய வந்து கல்லு வச்சு பழுக்க வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதே நம்ம வீட்டுல ஒரு சின்ன செடியை நட்டாலும் அதுலயிருந்து பறிச்சு பழம் எல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஆமா ஆரோக்கியமா இருக்கும். அது வந்து மக்களுக்கு தெரிய மாட்டே~ அதுவும் இப்ப வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு மரம் நட்டு அந்த மரத்துல நம்மளே வளர்க்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம குழந்தைகளுக்கும் அப்படி சொல்லிக்குடுக்கணும். இப்படி ஒரு மரம் நட்டு அவங்களே வளர்க்க சொல்லி அது வளர்ந்து, காய் காய்க்கும் போது first காய் பார்க்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது அவங்களுக்கு ஒரு mind relaxation மாதிரியும் அதை வந்து நம்ம ஒரு skill ஆவே வளர்த்துட்டு போகணும். அப்போ ஒரு மரத்தில வந்து நம்மளா வளர்த்து நம்ம இயற்கை உரம் போட்டு வளர்த்து அந்த பழத்தை சாப்பிடுறதுக்கோ சாப்பிடுறதோட taste ஓ அஹ் சுவையோ

ஆமா நம்ம சின்ன பிள்ளையில கூட ஒரு ஏதாவது விதை ஏதாவது கிடைச்சுதுன்னா அதை உடனே மண்ல குறுக்க வச்சு அது எப்படிடா வளரும் அப்படின்னு சொல்லி தண்ணி ஊத்தி வளர வைப்போம். அது வளர்ந்த உடனே நமக்கு ஒரு அஹ் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மனசுல இருந்து. ஆமா அந்த சந்தோஷம் வந்து இப்ப உள்ள குழந்தைகளுக்கு எல்லாமே தெரியலை இப்ப உள்ள குழந்தைங்க எல்லாம் video games உ அந்த மாதிரியே வளர்த்து இது பண்ணிட்டாங்க. பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இப்படியெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் விதைக்கணும் இது வந்து ஒரு மனநி~ சந்தோஷம். அது வந்து அவங்க ஒரு அஹ் பொழுதுபோக்காவே வச்சிருந்தாங்க ஆமா அதே மாதிரி இப்பவும் முன்னாடி எல்லாம் நிறைய இடத்திலே மரம் எல்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ அந்த மரம் இருக்கிற இடத்தை எல்லாமே எங்கேயுமே அவ்வளோ mostly அவ்வளோ பார்க்க முடியலை. நிறைய இடத்திலேயுமே வீடு building உ அந்த மாதிரி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 ஆமா ஆனா இப்போ ஒரு மரம் நட்டா வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையான காத்து வந்து ஒரு ம~ oxygen வந்து நம்மளோட மன~ ஒரு மரம் நம்மளுக்கு தருதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு மரத்த வெட்டுனா அது எத்தன நாள் நம்மளுக்கு தேவைப்படுற எத்தன நாளுக்குள்ள oxygen அ நம்ம வந்து இழக்கிறோம் தெரியுமா அது மனுஷங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க செயற்கையா வந்து oxygen கொடுக்குறாங்களா அதைத்தான் அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து உயிர் வாழ்றதுக்கு வந்து oxygen தான் main முக்கியமான இ~ காரணி. ஆனா அது அவங்களுக்கு தெரியமாட்டேங்குது. அதுவே தாரதே நம்ம மரந்தான். அதனால நம்ம மரம் எல்லாம் வளர்த்து நம்ம வந்து விவசாயத்தை வந்து வாழவைக்கணும் அதுக்கு வந்து நம்ம மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். இப்ப நம்ம government உம் ஏற்படுத்திட்டுதான் இருக்கு. ஆனாலும் நம்மளும் ஒரு சுய விழிப்புணர்வோட வந்து அஹ் இது பண்ணா நம்மளோட விவசாயத்தை நம்ம காப்பாத்தலாம்ல ஆமா இப்ப இந்த காலத்துலயுமே நிறைய பேரு AC அந்த மாதிரி எல்லாம் இருக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அந்த காத்த வாங்கிட்டு நம்ம வெளியே இயற்கை காத்த வாங்கும்போது அது வந்து நமக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் ஆமா

வர்தினி, நம்ம நேத்து hospital போனோம், இப்ப அண்ணாக்கு உடம்பு பரவால்லையா? சரி, ஆஹ் அடுத்த வருஷம் வரப்போற எல்லா பண்டிகை நாட்களும், ஞாயிற்றுக்கிழமையாவே இருக்கு பார்த்தியா? நியூ இயர் வேற, இப்ப கிட்ட வரபோகுது. உங்க அம்மா அப்பாக்குலாம் என்ன வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கே

ஆஹ் okay வர்தினி, இப்ப நியூ இயர் வேற வரப்போகுது. நீ என்ன பண்ணுவ வழக்கம் போல, படத்த பார்த்திட்டு, சாப்பிட்டு, தூங்கிருவ, correct ஆ? வழக்கம் போல, நியூ இயர் அப்போ, எங்க அம்மாவோட birthday family ஒட, கோயிலுக்கு போவோம். அப்புறம், shopping பண்ணுவோம். அவ்வளவுதான் அவங்களா அவங்க இப்ப பெங்களூர்ல work பண்ணிட்டு இருக்காங்க. நானே அவங்களை பார்த்து அஞ்சு வருஷம் ஆகுது ஆஹ் சரி வர்தினி கண்டிப்பா சொல்றேன் அண்ணாட்ட

அக்கா என்ன பத்தி ஏதாவது சொல்லி இருப்பாங்களே ஏதாவது சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்களா உன்கிட்ட? அதுக்கு நீ அக்காட்ட என்ன சொன்ன என்ன பத்தி?

semester exam லாம் எப்படி பண்ணிருக்கீங்க? நான் நல்லா பண்ணியிருக்கேன் வர்தினி. ஆமா, வர்தினி உன்னைப் பத்தி நான் கேள்விப்பட்டேன். நீ நல்லா black forest cake எல்லாம் பண்ணுவியாம்மா? அப்படியா இப்ப cake க்கு எவ்வளவு charge பண்ணிட்டிருக்க? சரி, என்னோட அக்காவுக்கு நாளைக்கு பிறந்தநாள் வருது. எனக்கு cake பண்ணி தர்றியா? please சரி, வர்தினி நீ எனக்கு நிறைய photos எல்லாம் send பண்ணி விடு, மறக்காம அனுப்பிச்சு விட்ரு, அஹ் நீ அப்படியே நாளைக்கு எங்க அக்காவோட பிறந்த நாளுக்கும் மறக்காம எங்க வீட்டுக்கு வந்துரு. வர்தினி, நான் இன்னைக்கு ஒரு social service பண்ணேன். அது என்னன்னு உனக்கு தெரியுமா

எனக்கு தெரிஞ்சவரைக்கும் அக்கா அதிகமா விரும்புற colour பார்த்தா red பிடிக்கும். red colour ல வேணா, அக்கா name அ write பண்ணிவிட்ரு,

cake அதிகமா விரும்புவாங்க. இதை விட்டா அடுத்து biryani இந்த மாதிரிதான் அதிகமா விரும்புவாங்க நல்லா அழகா பண்ணிரு வர்தினி, நீயும்தான் birthday க்கு மறக்காம வந்துரு உனக்கு நான் first ஏ invitation குடுத்துட்டேன் வர்தினி நீ மட்டும்தான் தனியா வரலான்னு இருக்கியா? உன்னோட தங்கச்சியும் வேணா கூட்டிட்டு வரணும்னா கூட்டிட்டு வா கூட என்னோட sisters ஆஹ் கண்டிப்பா ஹம் ஹம் என்னோட அக்காவோட birthday க்கு மட்டும் இல்ல, என்னோட அம்மாவோட birthday கும் நம்ம college நம்ம போறோம் வர்றோம் அப்படித்தான் இருக்கு நம்ம college பாக்குறதுக்கு.

college ல ஒவ்வொரு நாளும், நம்ம teacher அ ஏமாத்திட்டு ஊர் சுத்துறது canteen போறது, அதெல்லாம் மறக்க முடியாத வாழ்க்கை. ஆமா, நம்மளுடைய exam hall ல ஒரு பொண்ணு, bit அடிச்சு மாட்டிக்கிச்சு உனக்கு தெரியுமா

நம்ம daily யும் college bus ல travel பண்றோம்ல அது உனக்கு எப்படி feel ஆகுது?

ஆமா, நம்ம college ல tour கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நீ போறியா வர்தினி?

நம்ம tour போறப்ப, நிறைய fun பண்ணலாம் நம்மளோட friends எல்லாரும் வரேன்னாங்களா? tour போற budget லாம் mam சொல்லிட்டாங்களா? நான் கண்டிப்பா வருவேன். but நம்மளோட friends அ பத்தி நம்ம நினைச்சு பாக்கணும்ல ஆமா, நம்ம college canteen லயே உனக்கு என்ன food ரொம்ப பிடிக்கும்?

college canteen ல நான் அதிகமா சாப்பிடுறது ice cream மட்டும்தான். மத்தபடி எனக்கு oil items லாம் அவ்ளோ பிடிக்காது அது என்னோட கொள்கை, என்னோட கொள்கையில இருந்து நான் மாறுறதா இல்லை. வெயில் அடிச்சாலும், மழை பெய்ஞ்சாலும், ice cream மட்டுமே சாப்பிடுவேன் இது ஒரே ஒரு கொள்கைதான் வச்சிருக்கேன். எங்க போனாலும் ice cream மட்டும்தான் சாப்பிடுவேன். Including restaurant போனா என்னோட family ல எல்லாரும் juice குடிப்பாங்க. நான் ice cream சாப்பிட்டுட்டிருப்பேன்.

நம்ம college முடிச்சதுக்கு அப்புறம், foreign போலாம்னு இருக்கேன். நீ என்ன plan பண்ணிருக்க? after college க்கு அப்புறம்?

அஹ் அடிக்கடி எல்லாம் போக மாட்டேன். எப்பயாவது போவேன். ஆஹ் என்னோட அம்மாவுக்கு நீ மறக்காம அஹ் என்னோட family ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க family ல? கண்டிப்பா, நானும் உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் கேட்டதா சொல்லு ஆமா, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்லி இருக்கல்ல?

okay okay super super ஆமா, உங்க அம்மா teacher தானே அவங்களுக்கு எப்படி போயிட்டிருக்கு ஆஹ் நல்ல போய்ட்டு இருக்கு. நான்தான் அவங்களுக்கு call பண்றேன் நான்தான் அவங்களுக்கு call பண்ணி பேசிட்டிருக்கேன் அண்ணா ரொம்ப busy ஆ இருக்காங்க work tension ல ஆமா வர்தினி full and full system work தா software developer ஆ நானும் அண்ணன் மாதிரி, ஒரு பெரிய company ல place ஆகணும்னுதான் அண்ணா என்னை motivate பண்ணிட்டிருக்காங்க நான் வேலைக்கு போலான்ட்டிருக்கேன். நீ மேற்கொண்டு படிக்கலான்னு இருக்கியா? எனக்கு படிக்கிற idea இல்ல உனக்~

உனக்கு business பண்ற interest எல்லாம் இல்லையா?

okay okay அப்ப ஏதாவது ஒரு நல்ல company யா பார்த்து join பண்ணிடு எப்படியாவது. ஒரு நல்ல company ல place ஆகணும் ஆமா ஒரு நல்ல company ல place ஆகணும்னா நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும்?

இது மட்டும் இருந்தாலே போதுமா ஒரு company ல place ஆகுறதுக்கு? நம்ம college ல நடக்கிற placement class லாம் நீ daily யும் attend பண்ணிட்டிருக்கியா? என்ன மாதிரி trainings லாம் உனக்கு குடுத்துட்டிருக்காங்க? okay okay ஏன்னா நான் placement class ஏ attend பண்றதில்லை. அதனாலதான் கேட்டேன்

ஆமா, வர்தினி school life க்கும் college life க்கும் என்ன difference இருக்கு உன்னோட point of view ல

எனக்கு school life தான் அதிகமா பிடிச்சிருந்துச்சு. school ல uniform போட்டு, perfect ஆ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, அந்த school life ல but college life ல எந்த perfect உம் இல்லை. நம்ம பாட்டுக்கு jolly ஆ வர்றோம், jolly ஆ போறோம் யாரும் நம்மளை கண்டுக்கமாட்றாங்க. but ஒரு carings அங்க college ல இல்ல. but school ல நம்மளோ~ நம்மளோட teachers நம்மளோட mentors எல்லாருமே நம்மளை நல்லா care பண்ணிக்குவாங்க. அந்த carings college ல இல்ல. correct ஆ? நம்மள care பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்ல college ல but colleging colleging நம்ம வரும்போது, college ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பாட்டுக்கு jolly ஆ வரோம் jolly ஆ போறோம். school தான் best உ உன்னோட point of view ல ஆமா, வர்தினி. நீ எங்க அதிகமான உன்னோட learnings இருந்துச்சு. school life லயா college life லயா

நீ கத்துக்கிற விஷயத்த நீ மட்டுமே வச்சுக்குவியா மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பியா? நான் என்னோட school life ல என்னோட teacher க்கே நான்தான் சொல்லிக்கொடுப்பேன். college life லதான் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை அப்படியா? உனக்கு என்ன சாப்பாடு அவ்ளோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவ?

என் எனக்கு noodles பிடிக்கும். noodles, pani puri, ice creams இந்த மாதிரி sides தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். biryani எனக்கு maximum vegetarian தான் நல்லா பிடிக்கும். non veg நான் avoid பண்ணிடுவேன் அப்படியா? நீ நல்லா சமைப்பியா?

ஆஹ் உன்னோட family members உன்னோட food அ like பண்ணி சாப்பிடுவாங்களா?